சரி, சரி. அப்ப நம்ம நாலு, அஞ்சு பேருதானா? ஆமா. நம்ம அஞ்சு பேருதான் சரி, சரி. அப்ப சரி அப்ப நம்ம மூணு பேரும் போலாம். நானு, நீயி சிகித் அண்ணா மூணு பேரும், படத்துக்கு போலாம்.

நான் இப்பவே சொல்லிட்டேன். அப்புறம் அஹ் நீயும், நானும் போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வர மாட்டேன் அப்படி எல்லாம் சொன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனாலே வர சொல்லு

இல்லை நீயும் நானும் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லப் போறாங்கன்னு.

யோகேஷ் வரலைன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை சிகித் வரலைன்னாதான் எனக்கு கோவம் வந்துரும். அதனால தெரியும். அதனால சிகித் கம்முன்னு வந்துருவாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஓ சரி சரி. உனக்கு நான் வரலைன்னாலாம் கோபம் வராதே.

நான் வரலைன்னா கோபம் வராது இல்லை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

நீ நம்புனாலும் நம்பாட்டினாலும் அதான் உண்மை சரி, உன் பிறந்தநாளுக்கு நீயே cake வாங்கிக்கோ நானே வாங்கிக்கிட்டா.

சரி அப்படின்னா, நான் வீட்டுக்கே போயிடுறேன். வீட்டுக்கு போனா கூட ஒரு இரண்டாயிரம் ரூபாய் போட்டு நல்ல cake ஆ வாங்கிட்டு வருவாங்க. கொழுப்புதானே உனக்கு?

உண்மையாவா? என்ன உண்மையாதான் இந்த ice cake எல்லாம் இருக்கும்ல அதுல ஏதாவது ஒண்ணு பார்த்து நல்லதா ஒரு ஒன்றரை kilo இரண்டு kilo வாங்கிட்டு வருவாங்க

இப்படி குறைஞ்சது மூணு வீட்டுலயாவது நல்ல சாப்பாடு அதுவும் கறி விருந்தா மட்டும்தான் இருக்கும். போனாவே வாடா உட்காரு

சரி அப்பன்னா நீங்க உங்க வீட்டுக்கே போ.

சித்ராகிட்ட கூட ஒரு கடை இருக்கு. அங்க கூட அஹ் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு என் friend சொல்லியிருந்தான் ஒருத்தன்

அங்கேயும் விலை கம்மியா தான் இருக்காமா. என்ன கடை? சாப்பாட்டு கடை தான். உள்ளேயும் நான் உள்ளேயும் பார்க்க, super ஆ இருக்காமாம் எல்லாமே நம்ம போட்டுருக்க, அங்க எப்படி சொல்றது? அங்க புல்லெல்லாம் போட்டு, கீழயே உட்கார்ந்து அஹ் சாப்பிடுற மாதிரி இருக்குமாம்.

அஹ் ஏற்கனவே சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிடுவோம்ல? அந்த மாதிரி சாப்பிடறதுக்கு கூட, அங்க இடம் இருக்காமா

கொஞ்சம் வித்தியாசமா இருக்காமா. கோயம்புத்தூருக்குள்ள ஒரு, வித்தியாசமான ஒரு, சாப்பாடு கடை.

rate ன்னா, maximum எவ்வளோ இருக்கு? ஒரு மீன் order பண்ணா ஒரு sixty, seventy அந்த அந்த அளவுக்குத்தான் இருக்கு. ஓரளவுக்கு cheap அ தான் இருக்குன்னு, சொல்லியிருந்தாங்க. ஓரளவுக்கு விலை கம்மியா

வேணும்னா நம்ம அங்க வேணா போலாம்.

இன்னும் எனக்கு VOC போகணும் RS புரம் போகணும் சரி. சரி நீயே என்ன பண்றேன்னா எடுத்து first உ முத இங்க போணும். இரண்டாவது, இங்க போணும். கடைசியா இந்த இடத்துல முடிக்கிறோம். அப்புறம் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு நீயே எடுத்து எழுதி வச்சிடு நான் இதை போய் என்னத்த எழுதி வைக்க?

என்னன்னு எழுதி வைக்க எனக்கு அங்க எந்த கடையுமே தெரியாது. நானும், net ல பார்த்தாலும் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு. நான், இவ்வளவு நேரமும்,

சரி விடு, இன்னும் ஒரு மூணு நாள் இருக்குல்ல முடிவு பண்ணிக்கலாம் ஏதோ ஒண்ணு சரி

உம்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 வேற என்ன வேணும்? நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன். என் பிறந்த நாள் அன்னைக்கு சொல்றேன் அன்னைக்கு வாங்கிக்கொடு

அப்பயே வாங்கி தர்றேன்னு, வாயில இருந்து வருதான்னு பாரு.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 எப்ப?

அப்புறம், முடியாம போச்சுன்னா நான் வார்த்தையை விட மாட்டேன். ஆஹ் அஹ் கவலைப்படாத விலை கம்மியா இருக்கிற பொருள்தான் கேட்பேன் ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ள அப்படியே சில்லறை, சில்லறையா வாங்கிருவேன். ஹம் உம்

சரி. நான் இன்னும் வச்சிருக்கேன்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

இது ஒரு ரெண்டு, மூணாச்சும் எதிர்பார்க்கலாம். அப்படியா

சரி, அதோட சேர்த்து நான் சொல்ற ரெண்டு, மூணையும் சேர்த்துக்க.

ஆமா. அதை நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன். அன்னைக்குதான் சொல்லுவேன்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 விலை கம்மியாதான் இருக்கும். அதையும் இப்பயே சொல்றேன். விலை கம்மியாதான் இருக்கும். ஆனா, ரெண்டு, மூணு பொருள் கேட்பேன் அதை கண்டிப்பா நீ வாங்கி தந்தே ஆகணும்.

இப்பயே இப்பயே வீட்டுல சொல்லிடு. என்னென்னு பணம் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் வேணும்னு. இரண்டாயிரமா

எதுக்கோ உனக்கு என்ன இரண்டாயிரம்லாம் என்கிட்ட இல்ல தம்பி. பரவாயில்லைக்கா. கேளுக்கா வீட்ல சொல்லு போட்டு விட சொல்லுக்கா. எதுக்கு? அதுக்கப்புறம் மறுபடியும் நானு நான் ஆஸ்பத்திரி போகும்போது வாங்கணும்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

என்கிட்ட இல்ல எனக்கு இங்க பாரு எனக்கு வந்து இந்த மாசம் கடைசி சம்பளம் போடட்டும், சரியா சம்பளம் போட்ட உடனே,

நாலு பேருக்கு, துணி எடுக்கணும். நாலு பேருக்கா?

ஆறு பேருக்கு துணி எடுக்கணும். யாருக்ன்னு எல்லாம் கேட்காதே சரியா?

அம்மாக்கு, அப்பாக்கு

அப்புறம் என் தம்பிக்கு அப்புறம் உனக்கு ஆறு பேருக்கு எடுக்கோணும். எடுத்ததுக்கு போக,

என் செலவுக்கு நான் தனியா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கிறேன்.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

அதை எடுத்தாவே, உன் சம்பளம் முடிஞ்சிரும் அதைப் பத்தி நீ ஏன் அதைப் பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அப்ப நீ என்ன இப்படி சொல்றியா? மிச்ச மீதி இருந்தா எடுத்துக்கோங்கறியா? தெரியாம சொல்லிட்டேன் சாமி. ஆளை விட்டிரு சொல்லு இப்ப பேசு.

இப்ப பேசுன்னேன் மிச்ச மீதி எடுத்துக்க சொன்னேன். உனக்கும் சேர்த்துதானே எடுக்கறேன் நானு. மீதி இருந்தா எடுத்துக்கோ அப்படின்னா மீதி இருந்தா எடுத்துக்கோன்னு சொன்னேன். மீதி இருந்தா நீ என்ன வேணா வாங்கிக்க அப்படின்னு சொன்னேன் வேணுங்கிற~ வேணுங்கிறது எல்லாம் ஹம் உம் ஹம் பாக்கறேன். விட்டா, நான் சொல்லாததையே சொல்லி தலையில மொளகா அரைச்சிருவ போல பாக்கறேன் பாக்கறேன் வா நீ பேசு பாக்கறேன். பாத்துக்கலாம், பாத்துக்கலாம். இன்னும் மூணே நாள் தான் இருக்கு. என் பிறந்தநாளுக்கு இருக்கு உனக்கு இருக்கு இரு. கேக்கறதை மட்டும் நீ அன்னைக்கி வாங்கி தராம இரு அன்னைக்கு இருக்குது உனக்கு. என்ன பண்ண முடியும் உன்னால? போன வருஷமா நான் பிறந்த நாள் கொண்டாட கிடையாது

நானும் தான் பல வருஷமா கொண்டாடவே இல்லை. போன வருஷம் மட்டும்தான் கொண்டாடினேன்

இத ஒரு வருஷம் கொண்டாடுறதுக்கு பெருசா சொல்லிட்டு இருக்கற. மொதவாட்டி நீ கொண்டாடினாலும், உனக்கு புடிச்ச மாதிரி தானே இருந்துச்சு. அன்னைக்கு நீ என்னை அழுவச்ச இல்லை நானா

சரி ஆஹ் எல்லோருக்கும் வந்து வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கி எதைப்பத்தி வந்து பார்க்கப்போறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்போட ஆரோக்கியத்த பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கி வந்து பார்க்கப்போறோம் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தயும் அப்படின்னா எதைப்பத்தி வந்து ரொம்ப ஆஹ் depth ஆ வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காய்கறிகள் இதைப்பத்தி வந்து நம்ம வந்து தெளிவா வந்து பேச முடியும் ஏன்னா இந்த காய்கறிகள் தான் நம்மளோட ஆரோக்கியத்தை வந்து முடிவு செய்து அப்படின்னும் நம்ம சொல்லலாம் அஹ் எந்த எந்த காய்கறிகளை வந்து சாப்பிட்டா நம்ம என்னென்ன ந~ நன்மை அதாவது health இந்த மாதிரி விசயங்களை வந்து நம்ம இன்னைக்கி வந்து நம்ம பாக்கலாம் என்னென்ன நன்மைகள் வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து நம்ம பாப்போம். இந்த காய்கறிகள் பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா அஹ் என்னென்ன காய்கறிகளில என்னென்ன சத்துக்கள் நிறைந்துள்ளது அந்த காய்கறிகளில் உள்ள மருத்துவ குணங்கள் என்ன நோய்க்கு என்ன அஹ் காய்கறிகள் சாப்பிடலாம் என்பதை பற்றி நம்ம இங்க அஹ் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி பழங்களும் அதனோட மருத்துவ பயன்களும் அதைப்பத்தி வந்து நம்மளால கண்டிப்பா தெரிஞ்சுக்க வந்து முடியும் அப்படின்னு வந்து சொல்றோம் சரியா first வந்து நம்ம எதைப்பத்தி வந்து இன்னைக்கு வந்து பாக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அஹ் first one வந்து வாழைத்தண்டு அதோட பயன்கள் அதை பத்தி வந்து நம்ம கொஞ்சம் வந்து பாப்போம் சரியா first இந்த வாழைத்தண்டில் வந்து நிறைஞ்சு இருக்குற சத்துக்கள் சத்துக்கள் அப்படின்னு வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த calcium, phosphorus இரும்பு சத்து, vitamin இதெல்லாம் வந்து இந்த வாழைத்தண்டுல வந்து அதிகமா இருக்கு இருக்கிற சத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த வாழை சத்~ இந்த வாழைத்தண்டுல இவ்வளவு சத்துக்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க okay வா இதுல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்க நம்ம வந்து அஹ் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தண்ட வந்து பயன்படுத்தலாம் இந்த வாழைதண்டு வந்து வாரத்துல ஒரு முறை சாப்பிட்டு அஹ் வந்தா நம்முடைய சிறுநீரகத்தில உள்ள கற்கள் வந்து கரைய உதவும் அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம வாழைத்தண்டு சாப்பிடுற மூலமா வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டாலே போதும் நம்ம உடம்புல இருக்குற அந்த சிறுநீரகத்தில உள்ள கற்களை வந்து நம்மளால நீக்கிட முடியும் அழிச்சிட முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க next வந்து இந்த சிறுநீர் எரிச்சலை குணப்படுத்தும் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புக்களை கரைக்கும்

முன்ன வந்து வாழைத்தண்டை பத்தி பார்த்தோம் இப்போ வந்து வாழைப்பூவை வந்து பாக்கலாம் இந்த வாழைப்பூல வந்து என்னென்ன அஹ் சத்துக்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கனா இதுலயும் வந்து calcium இருக்கு phosphorus இருக்கு இருக்கு இரும்புசத்து இருக்கு புரதச்சத்து இருக்கு வட்~ vitamin B and C இது ரெண்டும் இருக்கு அப்புறம் இதுல நார் சத்தும் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த வாழைப்பூல வந்து என்னென்ன பயன்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழைப்பூவை வந்து வாரத்தில நாம ஒரு முறை வந்து சாப்பிட்டா இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பெண்கள் இந்த வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் கோளாறு வெள்ளைபடுதல், வயிற்று வலி, போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் சரி செஞ்சிரும். அப்படின்னு சொல்றாங்க இந்த வாழைப்பூவுல அவ்வளவு குணநலன்கள் மருத்துவ பயன்கள் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த வாழைப்பூவை தினமும் சாப்பிட்டு அஹ் வார~ வந்தா இந்த ரத்தத்துல கலந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை வந்து அது

என்னன்னு பாத்திங்கன்னா வாழைக்காய் இந்த வாழைக்காய்ல வந்து என்னென்ன சத்துக்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இரும்புசத்து இருக்கு vitamin ABC இது மூணும் இருக்கு அப்பறம் folic acid இருக்கு potassium இருக்கு இந்த வாழைக்காயில வந்து இந்த சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுமட்டும் இல்லாம இந்த வாழைக்காயோட பயன்கள் வந்து நாம் பார்த்தோம்னா இந்த வாழைக்காயில பலவகையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதாகவும் இந்த கர்ப்பிணி பெண்கள் சிறிய குழந்தைகள் என்று அனைவரும் இது வந்து இந்த வாழைக்காய வந்து சாப்பிடலாம் குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த வாழைக்காயை வாரம் மூன்று முறை சாப்பிட்டு வந்தால் அஹ் உடலில் insulin hormone கள் அஹ் சுரப்பியை அதிகரித்து ரத்தத்தில் glucose இன் அளவை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த காய்கறியோட next வந்து நம்ம பாக்க போற காய்கறி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா beetroot இந்த beetroot ல என்னென்ன சத்துக்கள் வந்து சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா magnesium, phosphorus, sodium, potasium, nitrate, calcium, carbon அப்புறம் selenium, zinc இரும்பு சத்து அப்புறம் வந்து ஆஹ் manganese போன்ற சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு இந்த beetroot ல மட்டும் இவ்வளவு சத்துக்கள் வந்து இருக்கு சத்துக்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த beetroot ஓட beetroot ஓட நன்மைகள் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அஹ் அல்சர் பிரச்சனை வந்து உள்ளவர்களுக்கு வந்து இந்த beetroot ஐ வந்து juice செய்து தினமும் வந்து அதை சாப்பிட்டாங்கன்னா இந்த அல்சர் பிரச்சனை வந்து உடனே வந்து சரியாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த ரத்த சோகை என்று அஹ் சொல்லக்கூடிய anemia பிரச்சனை வந்து உள்ளவர்களும் அஹ் இந்த beetroot ஐ வந்து சாப்பிட்டு உணவில் சேர்த்து வந்தா இந்த ரத்த சோகை பிரச்சனை வந்து சரியாகிடும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து அஹ் beetroot வந்து சாப்பிட்டா இதெல்லாம் சரி ஆயிடும் cure ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் beetroot ஐ சாறு எடுத்து குடித்து வந்தால் இந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த அஹ் உதவும் கட்டுப்படுத்த வைக்கும் அப்படின்னும் சொல்றாங்க next வந்து நம்ம பாக்க போற காய்கறி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அஹ் பாகற்காய் இந்த பாகற்காயில வந்து என்னென்ன வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா vitamin ABC அப்புறம் அஹ் phosphorus, calcium ஆஹ் beta-carotene அப்புறம் anti அஹ் போன்ற அஹ் சத்துக்கள் வந்து அதிகமா வந்து நிறைஞ்சிருக்கு இந்த பாகற்~ பாகற்காயில அப்படின்னு சொல்றாங்க இந்த பாகற்காயோட நன்மைகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அஹ் இந்த பாகற்காய வந்து நம்ம அதிகமா சாப்பிட்டா பசிய வந்து தூண்டும் இந்த பாகற்காய் வந்து நம்ம அதிகமா சாப்பிட்டோம்னா பசியை வந்து தூண்டும்னு சொல்றாங்க